பேங்க்கு வெளிய நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

ஒருத்தர் பிளாக் கலர் டீ_சர்ட் பேண்ட் போட்டுட்டுருக்காரு.

இந்த ரோட்ல நெறைய கார்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க.

இது ஒரு நர்சரி கார்டன் .

இங்கு பில்டிங் கட்டுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.

இது ஒரு நர்சரி கார்டன் .

இங்க நர்சரின் கார்டன் உள்ள நெறைய பச்ச பச்சயான செடிகள் இருக்கு.

ஏ ஒன் என் ஜே பி பார்லர்னு பெரிய போடுருக் --

செடிகல்ல நறைய கலர் ஃபுல்லான பூக்கள் பூத்துருக்கு.

அந்த போட்ல ஃபிஷ் டாக்கு போட்டோவு இருக்கு.

ஒரு பெரிய கிச்சன் கிச்சன்ல அங்கங்க நறைய பொருட்கள் இருக்கு.

கி இருக்கு பைக்ல ஒரு ஒயிட் கலர் ஹெல்மெட் அங்க மாட்டியிருக்காங்க.

ஷ்னுக்கு வெளிய ஒயிட் கலர் கார் இருக்கு.

பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நிறைய ஆண்கள் பெண்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள்.

இது ஒரு பெரிய பில்டிங் உள்ள நெறைய பேர் சேர்ல உக்காஞ்சிட்ருக்காங்க.